கண்டிப்பா நீங்க சொல்ற போல ஆஹ் நம்ம வந்துட்டு விவசாயத்தை ஒழுங்கா பராமரிக்கணும் இப்ப மழைக்காலத்துல நீங்க வந்துட்டு தண்ணீரு தண்ணீர் அதிகமா தேங்கிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க பயிர் அழுகும் பயிர் அழுகறப்ப அந்த தண்ணியை வடிகட்டணும் அதாவது அந்த குறைந்த அந்த நேரத்துக்குள்ள நம்ம தண்ணியை வடிகட்டணும்

இயற்கை சீற்றங்களையும் பாக்கணும் இயற்கை சீற்றங்கள் அப்படின்னா இயற்கை வந்துட்டு எப்போதுமே மனிதருக்கு ஏற்றாற்போல இருக்காது ஒரு காலம் நல்லா இருக்கும் ஒரு காலம் மாறலாம் அந்த காலம் மாறுறப்போ சில பேரிழப்புகள் எல்லாம் நடக்க இருக்கும் மங்கை ஆஹ் சரிங்க மனோஜ் நீங்க சொல்றதும் சரியாதான் இருக்கு ஆனா வந்து இந்த காலத்துல இந்த பயிரிடலாம் அப்படிங்கிற ஒரு இது இருக்கு ஆஹ் இப்போ சில செடிங்களுக்கு சில பயிர் வகைகள் எல்லாம் வந்து தண்ணி ஒரு ரெண்டு முறை பாய்ச்சினாலே போதும் எனக்கு தெரிஞ்சு எள்ளு சொல்லுவேன் ஆஹ் அப்புறம் இன்னும் நிறைய செடி இருக்கு சரியா தெரியலே அதிகமா தண்ணி செலவு வந்து அதிகமாகாது கம்மியாதான் இருக்கும் அது மாதிரி வந்து நம்ம கோடை காலத்திலே பயிர் செஞ்சோம்ன்னா அது நமக்குதான் நல்லது

அந்த வயல் வந்து கொஞ்சமாவது மூச்சு விடணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஊருக்குள்ள அதைப் பத்தி நான் சொல்றேன் மகேஷ் நீங்க உங்க கருத்தை சொல்லுங்க அஹ் correct தான் மங்கை இப்போ ம மனோஜ் என்ன சொன்னாருன்னா வந்து இந்த இயற்கை சீற்றத்தாலே வந்து விவசாயம் வந்து பாதிக்குதுன்னு வந்து சொன்னாங்க அது உண்மையான காரணம் என்னன்னா வந்து மண்ணு வந்து விவசாயத்துக்கு ஏத்த மண்ணு இருக்காது இந்த மண்ணு வந்து தன்மை வந்து குறைஞ்சிருக்கும் அப்புறம் வந்து வெப்பநிலை வந்து இந்த கோடை காலத்துல வந்து அதிகமா வெப்பம் அதிகமா வந்து வெயில் அடிக்கறதுனால வந்து பயிர்கள் எல்லாம் வந்து சீக்கிரமா வாடிப்போயிடும் அதுக்காகவே வந்து இந்த உரம் எல்லாம் போடுறோமா உரம் வந்து இயற்கை உரம் முன்னாடியே இருந்துச்சு இப்பல்லாம் full ஆ வந்து chemical கலந்து வெறும் செயற்கை உரமா போடுறாங்க அதனால வந்து அதனாலயே வந்து விவசாயம் வந்து அந்த அளவுக்கு மகசூலை தர மாட்டேங்குது அப்புறம் மழை மழை வந்து ஒண்ணு கோடை காலத்துல கொஞ்சம் ஓரளவு மழை பெஞ்சா வந்து விவசாயம் கொஞ்சம் நல்லா இருக்கும் மழை காலத்துல ரொம்பவும் மழை அதிகமா பெஞ்சதுனால பயிர்கள்லாம் வந்து அப்படியே ஈரப்பதத்தால வந்து வீணா போயிடுது அப்புறம் ஈரப்பதம் அப்புறம் வந்து காலநிலை வந்து டக்கு டக்குன்னு இப்ப கோடை காலத்துல டக்குனு நல்லா full ஆ மழை பேஞ்சிருது பயிர்லாம் வீணா போயிடுது இதனாலயே வந்து அப்ப அது இல்லாம முக்கியமா சொல்லப்போனா நி நிலச்சரிவு வருதுல்ல அதுவும் அந்த அதுவும் இந்த ஊட்டி side எல்லாம் வந்து அந்த தேயிலை இந்த இதுக்கு எல்லாம் வந்து நிலச்சரிவால வந்து ஏகப்பட்ட பயிர் வீணா போயிறுது இதெல்லாம் வந்து விவசாயம் பாதிக்கறதுக்கு ஒரு முக்கியமான காரணம்ன்னு சொல்லலாம் மனோஜ் நீங்க

நம்ம வந்துட்டு பார்க்கக்கூடிய ஒரு விஷயம்ன்னா இயற்கை பேரழிவு பார்க்கிறோம் அப்ப மங்கை ஒரு விஷயம் சொன்னாங்க தண்ணீர் க க கம்மியா இருந்தாலும் நம்ம பயிர் பண்ணலாம் அப்படின்னாங்க அது அவங்க சொன்ன பயிர்ல ஒண்ணு எள் பயிர் எள்ளு வந்துட்டு தண்ணி கம்மியா இருந்தாலும் நம்ம இது பண்ணலாம் எனக்கு தெரிஞ்சு நான் அந்த இது பண்ணி இருக்கிறேன் அந்த விவசாயம் நான் பண்றப்போ எள் பயிர்ல வந்துட்டு அதாவது அஹ் வாய்க்கால் மட்டும்தான் இருக்கும் அதுல தண்ணியை ஓட விட்டு வெறும் தட்டை வச்சு தண்ணீர் இறைச்சு அதுல நாங்க பயிர் பண்ணுவோம் தட்டை இத வச்சு தண்ணீரை எதுக்கு எந்தெந்த ப இடத்துல நாம எள்ளு விதை அஹ் பயிர் பண்ணிருக்கமோ அந்த இடத்துல எள்ளு விதைக்கிறப்போ தண்ணீர் தெளிக்கும் தண்ணீர் தெறி தெறிக்கிறப்போ ஆஹ்

ஆஹ் அதே போல தான் இயற்கை பேரிடரும் நீங்க சொன்ன போல நிலச்சரிவு அந்த மாதிரி அதாவது நீங்க சொல்றது வந்துட்டு ஊட்டி side நீலகிரி தேனி அந்த மாதிரி side ல எல்லாம் இந்த மாதிரி நிறைய ஏற்படும் அங்க வந்து தண்ணி பற்றாக்குறை இருக்காது ஏன்னா அது வந்துட்டு மலைகள் அதிகமா சூழ்ந்து இருக்கிறதுனால அடிக்கடி அங்க மழை பெய்யும் அதுக்கேத்தாப்பதான் நம்ம விவசாயம் பண்ண முடியும் மகேஷ்

வித்துட்டு மத்தத வந்து விற்பனை பண்ணிட்டு கொஞ்சம் நம்ம விதைக்குன்னு எடுத்து வைப்பாங்க எதுக்காக நம்ம வீட்டுல எடுத்து வைக்கிறாங்கன்னு சொல்லுங்க மகேஷ்

அப்புறம் அரசு வந்து மானியம்ன்னுட்டு இந்த உரம் எல்லாமே வந்து கம்மி rate க்கு தர்றாங்க ஏன்னா வந்து நம்ம போய் இப்ப ஒரு கடையில தனியார் கடையில வாங்கும்போது வந்து அங்க ஒரு மூட்டை

அப்புறம் விவசாயம் விவசாயம் பேசும்போது பருத்தி வந்து நம்ம நாட்டுல வந்து முக்கியமானதுல ஒண்ணு ஏன்னா வந்து பருத்தி வந்து நெல் எப்படி நம்மளுக்கு உணவுக்கு முக்கியமோ பருத்தி வந்து அதே மாதிரி உடைக்கு நம்ப அன்றாட வாழ்வுல use பண்ற எல்லாத்துக்குமே வந்து பருத்தி ரொம்ப முக்கியமா இருக்குது ஆஹ் மனோஜ் நீங்க கண்டிப்பா நீங்க இப்ப சொன்னீங்க ஆஹ் இப்போ விவசாயத்துக்கு வந்து நல்லா நிறையா கடன் உதவி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னோட தனிப்பட்ட கருத்து என்னன்னா கடன் உதவி தர்றாங்க உரம் அதெல்லாம் தர்றாங்க இருந்தாலும் அந்த இத ஏன் நமக்கு இலவசமாவே பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்றேன் அந்த விதையா இருக்கட்டும் அந்த உரமா இருக்கட்டும் ஏன் எதுக்குமே இலவசமா பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன் இப்ப அந்த கடன் கொடுக்கிறதுனால வட்டிக்கு வட்டிக்குதானே நமக்கு தர்றாங்க அந்த வட்டி மேல வட்டி ஏறி சில விவசாயிகள் தற்கொலை பண்றதுக்கு நிலைமையே நிலைமையாகும் அதாவது வெறும் ஐம்பதாயிரம் கடனுக்கு அவங்க உயிர் போகிற நிலைமை வருது அந்த வட்டியைக் கட்ட முடியாம அவங்க அந்த பாதிச்சு இந்த விவசாயிகள் அதுல நஷ்டப்பட்டு அதுல பாதிக்கிறதுனால தற்கொலைக்கு ஆளாகுறாங்க இந்த மாதிரி சில விஷயத்த தவிர்க்கிறப்போ அரசாங்கமும் அவங்களுக்கு அவங்க பயிர் பண்றதை

ஒண்ணு நமக்கு வந்து நமக்கான பொருள் நம்ம பொருளுக்கான விலையை நம்மளை நிர்ணியக்க விடணும் அப்படி இல்லைன்னா தகுந்த ஒரு விலையை அவங்க நிர்ணயிக்கணும் அவங்களுக்கும் அவங்களுக்கு மட்டும் லாபம் ஈற்றாப் போல விவசாயத்துக்கு நஷ்டம் ஈற்றாப் போல இருக்கு இது என்னோட தனிப்பட்ட கருத்துதான் மகேஷ் மங்கை நீங்க இதை எப்படி பார்க்கறீங்க ஆஹ் நீங்க சொல்றதும் சரிதான் மனோஜ் அது நிறைய இருக்குதான் ஆஹ் நான் என்ன சொல்றேன்னா இப்ப வந்து தனியாரிலேயே நிறைய பேர் வாங்கிக்கிறாங்க ஆஹ் ஏன்னா government இது government அரசாங்கத்தில நமக்கு போய் குடுக்குறதுக்குள்ள நம்ம பொருளே வீணா போயிடுது முன்னாடி அதுக்கான இது காட்டுவாங்க இப்போ நம்ம அந்த பொருளை எவ்ளோ கம்மியா வாங்கலாம் அப்படின்னும் கூட காட்டுறாங்க ஆனா சில இடத்துல வந்து அப்படி இல்ல இப்ப ஒரு நெல்லு போட போனாங்கன்னா ஆஹ் ஒரு வாரம் தாண்டியே ஆகுது ஒரு நெல்ல போட்டுட்டு நம்ம அங்க கொண்டு போய் சேர்த்து வெச்சிருப்போம் அப்போ அதுக்கு ஒரு ஏதாவது சொல்லுவாங்க இதுல வந்து இதுல பதர் இருக்கு இதுல இவ்வளவு இருக்கும்பாங்க அத தூக்கி தனியா எடுப்பாங்க ஒரு வாரம் அங்கேயே stay பண்ணிலாம் வந்து நெல்லு போட்ட இது நான் கேள்விப்பட்டிருக்கேன் மகேஷ் உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க

ஆனா வந்து அதுல ஒரு நன்மை இருக்கு தீமையும் இருக்கு என்னன்னா வந்து இப்ப கடன் வாங்குறாங்க விவசாயி வந்து கடன் வாங்குறாங்க வாங்கி வந்து விவசாயம் பண்றாங்க அந்த வருஷத்துல உள்ள இந்த காலநிலை வெப்பம் அப்புறம் மழை இதெல்லாம் வந்து correct ஆ இருந்துச்சுன்னா வந்து அவங்களுக்கு மகசூல் வந்து நிறைய இருக்கும் இப்ப நெல்லே இப்ப நெல்லே போடுறாங்க வயல்ல அந்த நெல் பயிர் போடும் போது வந்து இப்ப மழை correct ஆ பேஞ்சு அவங்களுக்கு வந்து இப்ப வெயிலும் அந்த அளவுக்கு இருந்து காலநிலையும் மாறாம correct ஆ இருந்துச்சுன்னா வந்து நெல்ல வந்து மகசூல் அதிகமா கிடைச்சுரும் அதே மாதிரி பருத்தி முக்கியமானத்துல ஒண்ணு மழை எந்த அளவுக்கு பெய்யுதோ அந்த அளவுக்கு பருத்தி வீணா போகும் அதோட தன்மையும் குறையும் rate உம் கம்மியாயிடும் குறைய குறைய வந்து விவசாயிக்கு கடன் வந்து அத கட்ட முடியாது இதே வந்து மழை பெய்யாம நல்லா வெயில் அடிச்சு நல்லா பருத்தி பூத்துச்சுன்னா வந்து வருமானமும் அதிகமா வரும் அவங்க வந்து இப்போ ஒரு அம்பதாயிரம் ரூபாய் செலவு பண்ணி ஒரு பருத்தி விதை ஒரு ஏக்கர்ல வந்து பருத்தி போட்டாங்கன்னா வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ரெண்டு மடங்கு கிடைக்கும் பருத்தியை பொருத்த வரைக்கும் நெல்ல பொருத்த வரைக்கும் அது ஏதும் கிடைக்காது பருத்தியை பொருத்த வரைக்கும் ஒரு லாபம் அதிகமாவே கிடைக்கும் கிடைக்கும் போது அவங்க கடனையும் அடைச்சுக்கலாம் குடும்பத்தையும் பார்த்துக்கலாம் வெளியில நம்ம விக்கலாம் அந்த அளவுக்கு வந்து பருத்தியில வந்து அதிக வந்து லாபம் வரும் ஏன்னா வந்து அது தமிழ்நாட்டிலேயே முக்கியமான நாற்பயிரு அது மனோஜ் நீங்க கண்டிப்பா மகேஷ் நீங்க பருத்தி பயிர் பண்றதுனால இவ்வளவு லாபம் வரும் அப்படின்றீங்க ஆனா பருத்தி பயிர் பண்றதுனால என்ன அதுக்கான மண் வளத்தை நம்ம பாக்கணும் அந்த மண் வளம் பருத்தி பயிர் பண்றது அளவுக்கு சரியா இருக்குமான்னு பாக்கணும் இப்ப ஒரு ஒவ்வொரு ஊர் side ம் ஒவ்வொரு மண் வகைகள் இருக்கும் இப்ப எங்க ஊர் side பாத்தீங்கன்னா மண்டல் வகை மண் ஒரு ஒரு ஊர் side பாத்தீங்கன்னா கரிசல்மன் இன்னொரு ஊர் side பாத்தீங்கன்னா செம்மண் அந்த மாதிரி எல்லாம் நிறைய இருக்குது அப்படி இருக்கிறப்போ அந்த மண் வளத்துக்கு ஏத்தாற்போலதான் அந்த பகு பயிரும் விளையும் பயிரும் மகசூல் இருக்கும் அதையும் நம்ம ஒரு side பார்க்கணும் இப்ப நெற்பயிர் சொல்றீங்க நெற்பயிர் வந்துட்டு வருடத்திற்கு இரண்டு முறை மட்டும்தான் இரண்டு முறை அல்லது மூன்று முறை மட்டும்தான் பயிர் பண்ணுவாங்க அதுக்கு மேலே அந்த நெற்பயர பயிர் பண்ண மாட்டாங்க அடுத்தடுத்துபயிருக்கு தான் போவாங்க அது அந்த மண் வளத்தை பொருத்தும் பொறுத்துதான் எல்லாமே நடக்கும் இப்ப அரிசிப்பயிறு நீங்க சொல்றப்போல ஒரு நார்ப்பொருள்தான் அதுல இருந்து நிறைய ஆடைகள் நூல்கள் எல்லாமே தயாரிக்கிறாங்க இல்லைன்னு சொல்லல ஆனா அதே இயற்கை பேரழிவு வந்துச்சுன்னா அதுவும் ஒரு மழைக்காலத்துலதான் பயிர் பருத்தி பயிர் பண்ணிட்டோம்ன்னா அந்த மழைத்தண்ணி பட்டா அந்த பூ எல்லாமே அழுகிடும்

அப்ப வந்துட்டு ஒரு மகசூல் வரும் ஒரு மழைக்காலத்தில தெரியாத்தனமா நம்ம பருத்தி போட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த இடத்துல வந்துட்டு அந்த மழைத்தண்ணீர் படபட அந்த பயிரும் அழுகி போயிடும் அழுகி போறப்போ நமக்கு அது நஷ்டத்தை எல்லாம் கொண்டு போய்விடும் அதுக்கு வந்து ஆஹ் அடுத்து அந்த மழை காலத்துக்கு ஏத்தாற்போலதான் நம்ம பயிர் பண்ண முடியும் குளிர்காலத்துக்கு ஏத்த மாதிரிதான் பயிர் பண்ண முடியும் எல்லா நாளுமே நம்ம பருத்தியா வச்சு பயிர் பண்ண முடியாது மகேஷ் இத நீங்க ஞாபகம் வெச்சுக்கோங்க கொஞ்சம் மங்கை உங்களுக்கு தெரிஞ்சது

மனோஜ் அது வந்து என்னன்னா அவங்க என்ன சொன்னாங்கன்னா நெல்ல விட பருத்தியில வந்து மகசூல் நிறைய இருக்கும் நம்ம பண்ணலாம்தான் சொன்னாங்களே தவிர எல்லா காலநிலைலயும் நீங்க வந்து பண்ணுங்கன்னு சொல்லல அது கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க இடையில பேசாதீங்க நான் பேசும்போது ஆஹ் நீங்க வந்து மண் வகை பொறுத்துதான் சொல்றீங்க சரி அதைக்கூட ஒத்துக்கலாம் ஆஹ் ஆனா எல்லா கால்நிலைலயும் வராதுன்னு எல்லாருக்கும் தெரியும் சரி okay நீ சொன்னதையும் ஒத்துக்குறேன் ஆஹ் மகேஷ் நீங்க சொல்லுங்க ஆஹ் correct தா மங்கை இப்ப மனோஜ் சொல்றது தப்பு கிடையாது என்னன்னா வந்து இப்ப நீங்க சொன்னீங்கல்ல மனோஜ் இப்ப என்னன்னா வந்து இப்ப வந்து அந்தந்த மண்ணுல வந்து இப்ப நெல்லுல வந்து வெப்பநிலை அதுல எல்லாம் சொன்னீங்கல்ல correct தான் இப்ப வண்டல் மண்ல என்னா பயிர் போட்டா என்னா வந்து மகசூல் வருமோ அதுதான் போடணும் கரிசல் மண்ணுல என்ன போடணுமோ அதுதான் போடணும் நம்ம வந்து இப்ப மண்ணுக்கு ஏத்த மாதிரிதான் நம்ம விவசாயம் பண்ண முடியும் நம்ம வந்து இப்ப நான் நெல்லு போடுறேன் உன் ஊர்லயும் நெல்லு போடுன்னு போட்டா வந்து மகசூலும் வராது விளையும் விளையாது இப்ப example க்கு என்ன சொல்லணும்னா வந்து இப்ப நீலகிரி side இந்த அதெல்லாம் எடுத்துக்கங்களேன் அங்க வந்து புகையிலை இந்த தேயிலை, காபி அப்புறம் rubber மிளகு, முந்திரி இந்த வகையான எல்லா பயிருமே வந்து அங்கு மட்டும்தான் போட முடியும் நம்ம ஊர் side லாம் எதுவுமே போட முடியாது ஏன்னா வந்து அது தோட்ட பயிர் அதுக்குன்னு ஒரு நில ஒரு இட அமைப்பு இருக்கும் அதுக்குன்னு ஒரு ஒரு இதுக்கு மழை இருக்கணும் அதுக்குன்னு ஒரு colony இருக்கணும் இந்த பயிருக்கெல்லாம் வந்து வெப்பம் அதிகமா அந்த அளவுக்கு இருக்கவே கூடாது மழை அந்த அளவுக்கு இருக்கணும் அதெல்லாம் வந்து நம்ம ஊர் side ல வந்து நம்ம நம்ம ஊர் side ல வந்து இந்த வண்டல் மண்ணு கரிசல் மண்ணு இந்த மாதிரி மண்தான் இருக்கும் இங்க வந்து அதெல்லாம் போட்டு எல்லாம் நிலம் விளையுமா நீங்களே சொல்லுங்க இப்போ கரும்பு வந்து இந்த பண்ருட்டி side லாம் வந்து அதிகமா போடுவாங்க ஏன்னா வந்து பண்ருட்டி side வந்து கரும்பு போடறதுக்கு ரொம்ப ரொம்ப ஏத்த மண்ணு இதே வந்து இதோ நீலகிரியிலே போய் போட முடியுமா கரும்பு வந்து போட முடியாது மண்ணுக்கு ஏத்த மாதிரி அவங்க கொஞ்சம் வந்து யோசிச்சு நம்ப இந்த பயிர் போட்டா நம்ம ஊர்ல நல்லா மகசூல் கிடைக்கும் கொஞ்சம் லாபம் ஈட்டலாம்னா ஆஹ் கடனையும் அடைச்சிக்கலாம் எல்லாமே பண்ணலாம் எல்லாரும் வந்து லாபத்தையே ஈட்டலாம் மனோஜ் நீங்க கண்டிப்பா மகேஷ் இப்போ நீங்க வண்டல் மண் சொன்னீங்க வண்டல் மண் வந்துட்டு எல்லா பயிருக்கும் ஏற்றக்கூடிய ஒரு மண் கரிசல் மண் அந்த அளவுக்கு கிடையாது கரிசல் மண்ல நெற்பயிர் பண்றோம் அவ்வளவுதான் நெற்பயிர் பண்ணலாம் நீங்க சொல்றாப்புல பருத்தி பயிர் அந்த மாதிரி வேணா அதுல கரிசல் மண்ணுல பண்ணலாம் ஆனா வண்டல் மண் அதாவது ஒரு மணற்படுக்கை போலதான் இருக்கும் அது வந்து எல்லா பயிர் பண்றதுக்கும் ஏற்ற ஒரு மண் அதனால நம்ம வந்துட்டு வண்டல் மண் பகுதியே பகுதியில இருந்துட்டு நீங்க எந்த பயிர் வேணாலும் பண்ணலாம் யோசிக்காம கண்மூடி இந்த கடலை பயிர் பண்றேன் கடலை பயிர் பண்ணலாம் நான் எள்ளு பயிர் பண்றேன் எள்ளு பயிர் பண்ணலாம் நான் காய்கறி போடுறேன் காய்கறி போடுறேன் கண்ணை மூடிட்டு நம்ம வந்துட்டு எந்த ஒரு பயிர் பண்ணாலும் வண்டல் மண் அதுக்கு ஏத்தக்கூடியது அந்த இது வந்து இந்த மலட்டுத்தன்மை ஆக்கக் கூடாது அந்த மண்ணை ஆஹ் இப்ப வந்துட்டு மலைப்பகுதிகள்ல மலைப்பகுதிகள்ல உள்ள மண்லாம் ஒண்ணு கரிசல் மண்ணா இருக்கும் இல்லைன்னா செம்மண் அந்த மாதிரி வாய்க்காலாக இருக்கும் அப்படி இருக்கிறப்போ அந்த மண்ணுக்கு வந்து ஏத்தாற்போலதான் நம்ம பயிர் பண்ண முடியும் இப்போ நம்ம ஊர் side பார்த்தீங்கன்னா இப்போ கும்பகோணம் அரியலூர் ஆஹ் திருச்சி அந்த பக்கம் பாத்தீங்கன்னா எல்லாமே வண்டல் மண்தான் வண்டல் மண்ணுன்றப்போ நமக்கு பிரச்சனை கிடையாது எந்த பயிர் வேணாலும் பயிர் பண்றதுல ஒரு நல்ல மகசூல்தான் தரும் அதாவது லாபமும் ஈற்ற அளவுக்கு இருக்கும் அதே சமயம் நஷ்டமும் ஈட்ற அளவுக்கு இருக்கும் அது நம்ம பராமரிக்கிற முறைதான் மகேஷ் ஆஹ் நீங்க சொல்றது சரிதான் ஆனா எனக்கு வந்து வண்டல் மண்ணு அப்படின்னு சொல்றத விட எனக்கு செம்மண்ணுன்னா ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அந்த அணைக்கரை இந்த side லாம் வந்து செம்மண் கொஞ்சம் நல்லா இருக்கும் ஆஹ் அணைக்கரை அந்த வீர சோழபுரம் அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கு தெரிஞ்சு இந்த ரெண்டு ஊர்தான் நல்லாவே தெரியும் ஏன்னா அது எங்க அஹ் அந்த உறவினர்கள் இருக்க ஊரு அந்த ஊர்ல வந்து எதாவது ஒரு பூச்செடி வச்சோம் அப்படின்னு சொன்னா அந்த செம்மண்ணுக்கு ஏத்தாப்புல இந்த ரோஜா செடி இந்த பூச்செடிலாம் வச்சோம்ன்னா அப்படியே அவ்வளவு அழகா வந்து வளரும் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் செம்மண்ணுனாலே

அந்த side ல எல்லாம் வந்து எதுவுமே அதிகமா விளையாது தண்ணி இருக்காது அப்படின்னு சொல்லி இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா அதெல்லாம் அப்படியே இருக்கவே இருக்காது ஆஹ் ரொம்ப நல்லாவே வளையுது ஆஹ் மகேஷ் நீங்க சொல்லுங்க அஹ் correct தான் correct தான் மங்கை இப்ப நம்ம மண்ணை பத்தியே பேசிட்டு இருக்கோம் ஏன்னா விவசாயத்துக்கு தேவை வந்து இந்த மண்ணுல இது போட்டா நல்லா விளையும் இந்த மண்ணுல இது போட்டா நல்லா விளையும்ன்னு மண்ணை பத்தியே பேசிட்டிருக்கோம் ஏன்னா விவசாயத்துக்கு வந்து மண்ணு மட்டும் வந்து ஒரு இது கிடையாது இன்னொன்னு சொல்லப் போனா மண்ணை விட அதிகம்ன்னு சொல்ல முடியாது மண்ணை விட கம்மின்னு சொல்ல முடியாது மண்ணுக்கு மண்ணு எந்த அளவு தரமா இருக்கணுமோ அந்த அளவுக்கு வந்து நீரும் தேவை ஏன்னா நீ தண்ணி இருந்தாதானே வந்து விவசாயம் பண்ண முடியும் அது மாதிரி விவசாயத்திலே வந்து இந்த நீர்ப்பாசன முறைகள் எல்லாம் இருக்குல்ல அது என்னன்னா வந்து இந்த கால்வாய் மூலியமா வந்து விவசாயம் பண்றாங்க சில ஊர்ல தொட்டிகள் கட்டி தொட்டிகள் கட்டி தொட்டிகள் அமைச்சு அதன் மூலியமா வந்து விவசாயம் பண்றாங்க சில நாட்டுல பல ஊர்ல ஒரு கிணறு அமைச்சு கிணறு வெட்டி கிணறு வெட்டி வந்து

அதெல்லாம் வந்து விவசாயத்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப மனிதனால மனுஷனாலதான் அதெல்லாம் உருவா உருவானது ஆறு, ஏரி, குளம் எல்லாமே வந்து மனுஷனால உருவானதுதான்

உம் கண்டிப்பா மகேஷ் நீங்க சொன்னது ஏத்துக்கக்கூடிய விஷயம் இப்போ அந்த காலத்துல பயிர் பண்ணாங்க அதாவது சொல்றேன்ல இப்ப வந்துட்டு நம்ம வந்துட்டு போர் போடறோம் அதாவது ஆழ்துளை கிணறு போடுறோம் ஆழ்துளை கிணறு போட்டாதான் தண்ணி வரும் அந்த காலத்துல எல்லாம் ஒரு பத்து அடியில இருந்து முப்பத்தஞ்சு அடி தண்ணி தோண்டுனதுக்கப்புறம் பூமியில இருந்து தானாவே தண்ணி வரும் அதாவது ஊத்து கிணறு அப்படிம்பாங்க அதே போல ஊத்து ஏரி அப்படிம்பாங்க இப்ப நம்ம குழி தோண்டி அந்த இடத்துல வைக்கிறப்போ அந்த இடத்துல கிணறு கிணறுல இருந்து தண்ணி தானாவே வந்து அந்த கிணறுல ஊறி மேல வந்துரும் அந்த தண்ணி நீங்க எவ்வளவுதான் இது பண்ணாலும் அந்த இடத்துல ஆஹ் ஊ ஊறிக்கிட்டே இருக்கிறதுனால தண்ணி நமக்கு அதிகமா வரும் இன்னமுமே அந்த கிணறு எங்க ஊர் side ஒண்ணு இருக்குது நாங்க அதுலதான் குளிப்போம் எல்லாமே பண்ணுவோம் அதனால வந்துட்டு தண்ணி பற்றாக்குறை அப்போ இல்ல

அந்த ஊத்து கிணறு அழிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வந்துட்டு ஆழ்துளை கிணறு போட்டு அதுக்கப்புறம் தண்ணி எடுக்க வேண்டிய நிலைமை அதாவது நூறு அடி இருநூறு அடிக்கு குழி போட்டதுக்கு அப்புறம்தான் தண்ணி நமக்கு கிடைக்குது அப்பல்லாம் பத்து அடி இருபது அடியில கிடைச்ச தண்ணி இப்போ இருநூறு அடி போட்டாலும் கிடைக்க மாட்டேங்குது அந்த அளவுக்கு நிலத்தடி நீர் வந்து வற்றி போயிருச்சு வற்றிப்போனதுக்கான காரணமும் நிறைய இருக்குது அதுக்கும் அரசாங்கமே காரணம் சொன்னீங்க தஞ்சாவூர் side டெல்டா பகுதிஅங்க நிலத்தடி நீர் வற்றறதுக்கு காரணம் என்ன பக்கத்துல methane வாயு அந்த மாதிரி சில பொருட்கள எடுக்குறதுனால ஆஹ் நமக்கு நிலத்தடி நீர் ரொம்ப வற்றிப் போகுது அதனால நம்ம தண்ணியை வந்துட்டு ஆஹ் அதாவது டெல்டா side லாம் நீங்க பார்த்தீங்கன்னா காவிரியில தண்ணி வந்தால் மட்டும்தான் விவசாயமே பண்ண முடியும் அந்த சூழல்ல இருக்கிறோம் மகேஷ் மங்கை நீங்க சொல்லுங்க ஆஹ் சரிங்க மனோஜ் அது என்னமோ உண்மைதான் எனக்கு ஒரு ஐந்தாம் வகுப்பு படிச்சப்பதான் நான் வந்து அந்த கிணறெல்லாம் பார்த்தேன் இப்போ நான் வந்து college முடிக்கும் போதெல்லாம் பாக்குறேன் எல்லார் வீட்டிலேயும் கிணறு இருக்கும் எங்க ஊருல கிணறு எல்லாம் இப்ப வந்து மூடி வச்சிருக்காங்க அதுல வந்து இப்ப குப்பை போடுற ஒரு பொருளாவே ஆக்கிட்டாங்க பாக்கும் போதே ஒரு கஷ்டமாதான் இருக்கு நான் ஐந்தாம் வகுப்பு படிக்கும் போது எங்க வீட்டு ஆட்டுக்குட்டி அதுல தவ தவறி விழுந்திருச்சு ஆனா அது தண்ணில விழாம தண்ணிக்கு மேல நின்னுட்டுருந்துச்சு அப்பல்லாம் நான் அதுல தண்ணி தான் பாத்துருக்கேன் கயிறு கட்டி தண்ணி எடுப்பாங்க அத பாத்துருக்கேன் இப்ப பாக்கும் போது எல்லாம் மூடி குப்பை போட்டு அத அந்த கிணறே வேணாம்னு முடிவு பண்ணிட்டாங்க பாக்கும்போது அஹ் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு நீங்க தண்ணிய பத்தி சொல்றீங்க அது சரியான விஷயம் தான் ஆனா இப்போ வந்து எல்லார் வயல்லையும் வந்து சொட்டு நீர் பாசனம்ன்னு ஒண்ணு வச்சுட்டாங்க அதனாலே தண்ணி வீணா போறதுக்கு அங்கே இப்போ பிரச்சனையே இல்ல

ஹம் ஆஹ் correct தான் correct தான் மங்கை மனோஜ் ஒண்ணு சொன்னாருல ஆஹ் நிலத்தடி நீர் வந்து எதனாலே வீணாப் போகுது அப்படின்னுட்டு எதனாலன்னா வந்து இப்ப எந்த விவசாயம் மனு மனுஷனாலதான் வந்து விவசாயமே உருவானுச்சு எந்த மனுஷனால வந்து விவசாயம் வந்து நல்லா இருந்துச்சோ இப்ப அதே மனுஷனாலதான் வந்து இப்ப விவசாயம் வீணா போகுது முக்கியமே காரணம் ஏன்னா வந்து இப்ப best example என்னன்னா வந்து இப்ப தஞ்சாவூர் டெல்டா பகுதியுமே வந்து ஏன் சொன்னாங்கன்னா அப்ப வந்து இந்தியாவிலேயே வந்து அதுவும் சொல்லப் போனா தென்னிந்தியாவிலேயே வந்து தஞ்சாவூர்ல வந்து அதிகமா பயிர் விளைவிச்சாங்க அது இல்லாம அந்த அளவுக்கு மண் தரம் நீர் வந்து அந்த அளவுக்கு பற்றாக்குறையா இல்லாம இருந்துச்சு இப்ப என்ன காரணம்ன்னா வந்து இந்த chemical factory அதிகமா வர ஆரம்பிச்சிருச்சு மங்கை ஏன்னா வந்து இந்த methane வாயு அப்புறம் வந்து இப்ப தூத்துக்குடி பிரச்சனை நிறைய பிரச்சனை வருதுல்ல என்ன காரணம்னா அது மனுசனால மட்டும்தான் இந்த methane வாயு எடுக்கிறதுக்குன்னே வந்து ஆழ்துளை கிணறு வந்து போர் போடறாங்க இப்ப போர் போட்டதுனால வந்து நிலத்தடி நீர் வந்து வீணா போகுது மண்ணோட தரம் போயிடுது இதனாலேயே வந்து விவசாயம் ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப பாதிக்குது இது வந்து அரசு ஏதாச்சும் ஒரு உதவி பண்ணணும் இதெல்லாம் வந்து methane எல்லாம் எடுக்கக் கூடாது விவசாயம் வீணாப் போயிடும் ஏன் இப்ப நம்ம வந்து இதை அலட்சியமா விட்டிறலாம் நாளை மறுநாள் நம்மளுடைய சந்ததிகள் நம்ம அதுக்கு அப்பும் வர சந்ததிகள்லாம் வந்து சாப்பிட்டுதான் ஆகணும் உணவு இருந்துதான் ஆகணும் தண்ணி முக்கியமா தேவை ஏன்னா இப்ப தண்ணி முன்னாடியே வந்து ரெண்டு ரூபாய்க்கு வித்த packet இப்ப வந்து பத்து ரூபாய்க்கு இடையில வித்தாங்க அம்மா அரசு முறையில இப்ப வந்து இருபது ரூபாய்க்கு தராங்க ஒரு ஒரு liter தண்ணி இருபது ரூபாய்க்கு நம்ம வாங்க ஆரம்பிச்சுட்டோம் இதே இன்னொரு அஞ்சு வருஷம் கழிச்சு போனா வந்து நம்ம புள்ளைங்க வந்து நம்மளுக்கு கல்யாணம் ஆயி நம்மளுக்கு ஒரு குழந்தை பெத்து அது வந்து ஒரு வாங்கும்போது அதே water bottle அம்பது ரூபாய்க்கு விற்கும்

இதோடான நம்ம இந்த உறைய முடுச்சிப்போம் மங்கை நம்ம